அந்த universe ஏ உன்கூட சேர்ந்து work பண்~ உன்கூட workout பண்ணணும் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு உங்களுக்கு புரியுதா தனி நபரா நீ இங்க இருக்க மாட்ட இந்த உலகமே உனக்கு support பண்ணும் யாருன்னு தெரியாது அவன் வந்து நான் வேணா உன் கூட வந்து work பண்ணிட்டா நான் வேணா வந்து நடிக்கட்டான்னுட்டு எப்படி எப்படியோ contact வரும் அதுவேணா உண்மைதான் அந்த மாதிரிதான்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 எதிர்பார்க்காம இருக்கிறது அது வந்து எனக்கு புரியுது நானுமே இப்ப start ஆன உடனே கேட்கலை இப்ப parents நம்மள நம்பி இப்ப இருக்காங்க அவங்களுக்கு ஒரு amount நம்ம கொடுக்கணும் அப்படின்றப்ப

இப்ப நமக்கு சம்பாரிச்சி முன்னாடியே வச்சிருக்காங்க யாரோ savings இருக்கு முன்னோர் காலத்துல அப்படின்னா பரவால்ல நம்ம கிட்ட savings இல்ல அப்படின்றப்ப நம்மதான் சம்பாரிக்கணும் so ரெண்டையுமே பண்ணும் போ~ பண்ணும் போது கஷ்டம் இல்லை

இதையும் யோசிக்கணும் family யும் யோசிக்கணும் நமக்கு வந்து இரண்டுமே முக்கியம் அதனால நான் career அ விடப் போறேன் அப்படின்னு சொல்லலை இருந்தாலும் ஒரு idea அதுல இருந்து என்னை disturb பண்றதுதான் தெரிஞ்சுக்கிறேன் வேற எதுவும் இல்லை அஹ் என்~ என்னோட ஒரு advice அ நான் உன்ட்ட சொல்லறது என்னனா ஒரு bulk amount சேர்த்து வை முதல்ல bulk ஆ

ஒரு ஐம்பதாயிரம்னு வச்சுக்கோ இல்லை ஒரு ஒரு லட்சம்னு வச்சுக்கோ okay வா

அந்த ஒரு லட்சத்துல நீ வந்து வட்டிக்கு விட்டாலும் சரி இல்ல ஒரு share market ல நீ போட்டாலும் சரி

நீ அ~ அ~ நீ ஏன் நீ அந்த ஒரு லட்சம் bank ல போட்டாலும் அந்த வட்டி எவ்வளவு வருது ஒரு ரூபாய் குள்ளதன் வட்டி இருக்கும் இப்ப ஒரு கோடி போடுறே okay ஆன எனக்கு அந்த விஷயம் பிடிக்காது வட்டிக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டேன் அது ரொம்ப ஒரு தவறான விஷயம் தவறான செயல்

உனக்கு எது comfortable இருக்கோ நீ அத எடுத்துக்க வேண்டியது தான் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு எது set ஆகுது suit ஆகுதுன்னு பாத்துட்டு நான் அத வந்து இது பண்ணிக்கிறேன்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

ஒரே விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருந்தா bore அடிச்சிரும் இல்ல life கண்டிப்பா bore அடிச்சிரும்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

next next நம்ம move on ஆகதான் போறோம் ஏதோ ஒரு best அ தேடி ஓடிட்டேதான இருக்கோம் எல்லாருமே நம்ம வெளிய போய் பாரு எங்கயாவது நின்னோம் அப்படினாலுமே ரோட்டுல normal லா நின்னு பாருங்களேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு need டுக்காக ஓடிட்டு தான் இருப்பாங்க யாருமே நின்னு வேற எதுக்கோ வந்து இது பண்ணனும் அப்படீன்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க ஹம் ஹம் இல்லை அவனுக்குன்னு ஒரு need இருக்கும் அத ரசிச்சிட்டு இருப்போம்

நான் என்ன சொல்றேன்னா நீ இதே மாதிரி பண்ணு கண்டிப்பா உன்னோட யூடுயூப் channel வேற level ல வரும் நீயும் வேற level ல வருவ அப்புறம் சன் டிவி, கே டிவி, விஜய் டிவி, இந்த மாதிரிதான் நீ வருவ நான் உங்களுக்கு எல்லாம் poster அடிப்போம் கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து வந்து start பண்ணிடலாம் ஆனா இதுக்கான இதான் details வந்து இன்னும் என்னோட friends நானும் சேர்ந்து partners ஆதான் வந்து start பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அப்பதானே எல்லாருமே சேர்ந்து நம்ம பண்ணும் போது நமக்கு time உம் இருக்கும் இப்ப நான் ஒரு நாள் இல்லைனாலும் என் channel வந்து எதுவும் இதாயிரக்கூடாது அதனால spoil ஆகக்கூடாது இப்ப நான் அந்த week போகல அப்படின்னா என் friends வச்ச அந்த week வந்து சண்டே vlog கண்டிப்பா சண்டே சண்டே ஒரு video நான் வந்து upload அப்படின்னு சொல்லிட்டு idea பண்ணியிருக்கோம் அது just ஒரு park ஓ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தால எங்கயோ ஒரு வெளிய போற place அ வச்சு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிச்சுப் பார்த்தீங்களா இதுவே ஒரு video வா எடுத்து போடலாம் கடைசி வரைக்கும் content மாட்டல அப்படின்னுட்டு போடலாம் கண்டிப்பா இது கூட ஒரு நல்ல idea தான் எல்லாமே வந்து இப்பதான் எல்லாமே பாக்குறாங்கல்ல

மக்கள் வந்து entertainment அ எதிர்பாக்குறாங்க இப்போ உன்ன மாதிரி நிறைய பேர் busy ஆ இருப்பாங்க உன்னோட work ல ஆமா அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம குறிப்பிட்டு இதுதான் entertainment entertainment ன்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒரு குளத்துல வந்து ஒரு current shock வெக்~ ஒரு something ஏதோ current கம்பி cut ஆகி விழுந்திருச்சு போல

அது ஏதோ கிராமத்துல அஹ் cut ஆகி இந்த கம்பி விழுது okay வா அடுத்த நாளு அதுல இருந்த மீன் தவக்களை எல்லாம் செத்துக் கிடக்குது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

ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்க

அது வேணா உண்மைதான் உம் சரி okay நான் எனக்கு இந்த ideas எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சையத் நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் call பண்றேன் எப்போ நான் free ஆ இருக்கேனோ அப்ப call பண்றேன் நீங்களும் வாங்க இதை பத்தி நம்ம பேசி

கண்டிப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க இவ்வளவு ideas கொடுத்திருக்கீங்க அப்புறம் நான் வேற level ஆ வரலைன்னா அப்புறம் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல வரணும் கண்டிப்பா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

பின்னால் வந்து நின்றாள் நீ இப்படி நடந்துப்பேன்னு கனவுல கூட நினைக்கல என் மானமே போயிருச்சு தாயில்லாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு என்று உச்சகட்ட கோபத்தில் கத்தினார் இராமசாமி படபடப்பில் சொற்கள் தடுமாறின, கால்கள் நடுங்கின வியர்த்து கொட்டியது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது வெண்மதிக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏம்பா இப்படி பேசுறீங்க நான் என்ன பண்ணுனேன் எனக்கு ஒன்னுமே புரியல என்றாள் வெண்மதி. நடிக்காதே ஒண்ணும் தெரியாத மாதிரி முகத்த வச்சுக்கிட்டு என்னமா வேலை பாத்திருக்க இதுக்குதான் உன்ன படிக்க வச்சேனா என்று கேட்டார் இராமசாமி. விசயத்தை சொல்லாம கோபப்பட்டா எப்படிப்பா என்ன விஷயம் நான் என்ன செஞ்சேன் என்று கேட்டாள் வெண்மதி நீ என்ன செஞ்சியா எங்க முதலாளி மகன் இளவரசன நீ காதலிக்கல அவங்கூடசேர்ந்து ஊர் சுத்தல என்று கேட்டார் இராமசாமி வெண்மதிக்கு இப்போதுதான் எல்லாம் புரிந்தது மெளனமாக தலைகுனிந்து நின்றாள். என்ன பேசாம நிக்கிற உண்மையா இல்லையா என்று கேட்டார் இராமசாமி அப்பா அது வந்து என்று இழுத்தாள் வெண்மதி என்ன? வந்து போயின்னு இழுத்துகிட்டு இவ்வளவு நேரம் ஒன்னும் தெரியாதவ மாதிரி பேசுன இப்போ பதில் சொல்ல வார்த்தைய தேடிக்கிட்டு இருக்கிற உம் பதில் சொல் என்றார் இராமசாமி ஆமாப்பா உண்மைதான் அவரும் என்னைய காதலிக்கிறாரு அவரு ரொம்ப நல்லவருப்பா என்னைய கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிருக்காரு என்றாள் வெண்மதி அவரு உம் உங்க அவரு சொல்லுவாரு கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆனால் உங்க அவரோட அப்பா சம்மதிக்கணுமே இன்னைக்கு என்னைய factory ல கூப்பிட்டு கன்னாபின்னான்னு கேள்வி கேக்குறாரு எங்க முதலாளி என்று மதியம் factory இல் முதலாளி பேசினதை சொல்ல ஆரம்பித்தார் இராமசாமி என்னய்யா இராமசாமி எப்படி இருக்க? என்று முதலாளி மேகநாதன் கேட்டார் நல்லா இருக்கேன் முதலாளி என்றார் இராமசாமி எப்படி நல்லா இல்லாம இருப்ப பெரிய இடமால்ல புடிச்சிருக்கீங்க என்றார் மேகநாதன் ராமசாமிக்கு ஒன்றுமே புரியவில்லை எனக்கு ஒண்ணுமே புரியல முதலாளி என்று தலையை சொரிந்து கொண்டே கேட்டார் இராமசாமி உனக்கு புரியாது வீட்டுக்கு போயி உன் மகளை கேளு அவளுக்கு நல்லா புரியும் உனக்கும் புரிய வைப்பா என்றார் மேகநாதன் என் பொண்ணா அவள் என்ன பண்ணுனா என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிருச்சுங்களா அப்டீன்னா அது சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்குறேன் முதலாளி சின்ன பொண்ணு தாயில்லாத பொண்ணு ஏதாவது விளையாட்டுத் தனமா தப்பு பண்ணியிருந்தா முதலாளி பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணும் என்றார் இராமசாமி மன்னிக்கிற மாதிரியா உன் மகள் தப்பு பண்ணியிருக்கா எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பொண்ணு என் மகனை காதலிப்பா மேகநாதன் இப்படி சொன்னதும் ராமசாமிக்கு தலை சுற்றியது அவர் காலுக்கு அடியில் இருந்த பூமி நழுவுவது போல் தோன்றியது அதிர்ச்சியில் பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே சிலையாக நின்றார் இராமசாமி உன் மகள் கெட்டகேட்டுக்கு என் மகன் வேணுமா நல்லா பெரிய இடமா வளச்சு போட திட்டமோ என்றார் மேகநாதன் இராமசாமி அழுதார் மேகநாதன் மனசுக்கு என்னவோ போல் இருந்தது பின் தொண்டையை செருமிக்கொண்டு பேச ஆரம்பித்தார் இந்தா பாரு இராமசாமி உன் விசுவாசத்த நான் மதிக்கிறேன் அதுக்காக உன்னை என் சம்மந்தி ஆக்கிக்க முடியாது உன் மகளுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன்ன கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறேன் இல்லைனா நடக்குறதே வேற நீ உன் மகளுக்கு புத்திமதி சொல் என் மகன் மனசை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும் நான் என் மகனுக்கு பெரிய இடத்துல வரன் பாத்துருக்கேன் சீக்கிரமே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்ப போறேன் அங்க உள்ள என் business அ பாத்துக்க ஒரு ஆள் தேவைப்படுது அதனால என் மனுக்கு நான் பாத்த பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பபோறேன் நீயும் உன் மகளுக்கு வரன் பாரு கல்யாண செலவுகளப்பத்தி கவலைப்படாத நான் பாத்துக்கறேன் என்று சாதாரண குரலில் உறுதியாக சொன்னார் மேகநாதன் மேகநாதன் சொன்னதை மகள் வெண்மதியிடம் சொல்லி முடித்தார் இராமசாமி வெண்மதிக்கு எல்லாம் புரிந்துவிட்டது நம் காதல் விஷயத்தை எங்க அப்பாவிடம் சொல்லி நம் திருமணத்திற்கு சம்மதம் வாங்குகிறேன் என்று நேற்று இளவரசன் சொன்னது அவளுக்கு நியாபகம் வந்தது அதன் விளைவுதான் இன்று நடந்திருப்பது என்று புரிந்துகொண்டாள் வெண்மதி இராமசாமி மேலும் பேசினார் அவங்க எங்க நாம எங்க அவங்க பணக்காரங்க நாம கூலித்தொழிலாளிங்க நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ஏணி வச்சாலும் தொடமுடியாது உன் மனசை மாத்திக்க இனிமேல் அந்த இளவரசனை சந்திக்காத நாளைக்கே உன் அத்தை வீட்டுக்கு போயி உனக்கும் உன் அத்தை மகன் வருணுக்கும் திருமணத்தை நிச்சயிக்கிறேன் என்றார் இராமசாமி வெண்மதி கண்களில் இருந்து நீர் முத்து முத்தாக சரம் தொடுத்து நின்றது கண்ணீரை துடைத்துக்கொண்டு பேசினாள் அப்பா நீங்க சொல்றது எனக்கு புரியுது நாம ஏழை அவங்க பணக்காரங்க அதனால எங்க காதல் நிறைவேறாது இங்கே குணத்தை விட பணத்துக்குதான் மதிப்பு அதிகம் சரி அப்படியே இருக்கட்டும் உங்களுக்காக இனிமேல் நான் அவரை சந்திக்கல என்றாள் வெண்மதி ரொம்ப சந்தோசன்டா கண்ணு என்றார் இராமசாமி இருங்கப்பா நான் இன்னும் பேசி முடிக்கல பொறுமையா முழுசையும் கேளுங்க எங்க உணர்வ புரிஞ்சுகிட்டு உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் அவரை பாக்கல அதே மாதிரி என் உணர்வுக்கு மதிப்பு கொடுங்கப்பா எனக்கு திருமணம் வேண்டாம் நான் கடைசிவரைக்கும் உங்க மகளா உங்களோட இருக்கேன் என்றாள் வெண்மதி முடியாது வெண்மதி ஒரு பொண்ணுக்கு தகுந்த வயசுல அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியது அவள் பெற்றோரோட கடமை அந்த கடமையிலருந்து என்னால மீற முடியாது நாளைக்கு நான் உன் அத்தை வீட்டுக்கு போயி உன் திருமண தேதி குறிப்பது உறுதி என்று சொல்லி விட்டு இராமசாமி சாப்பிடாமல் படுக்கப் போய்விட்டார் வெண்மதியும் சாப்பிடாமல் சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்று பாயில் படுத்தாள் அவள் மனது இரண்டு ஆண்டுகள் பின்னோக்கிச் சென்றன

factory யில் இருந்து வீட்டுக்கு போய்க்கொண்டு இருப்பான் அவன் காரிலிருந்தபடி வெண்மதியை பார்ப்பான் வெண்மதியும் அவனை ஓரக்கண்ணில் பார்ப்பாள் ஒருநாள் மாலை பெருமழை பெய்தது கல்லூரியிலிருந்து வெண்மதி வீட்டிற்கு வரமுடியாமல் சிரமப்பட்டாள் மழையில் நானையாமல் இருக்க ஒரு மரத்தின் கீழ் ஒதுங்கி நின்றாள் அப்போது அந்த வழியாக வந்த இளவரசன் அவளைப் பார்த்து காரை நிறுத்தினான்

அவன் seat க்கு மேல் உள்ள கண்ணாடியை அவள் தெரிகிற மாதிரி சரி செய்தான் மழையில் நனைந்த புத்தம் புது ரோஜா மலர் போல் இருந்தாள் வெண்மதி அவள் காதோரத்தில் இரண்டு முடிகள் சுருண்டபடி கிடந்தன அடிக்கி ஒரு தடவை அவனை பார்க்கவும் பின் வெளியில் பார்க்கவும் படபடத்து தவித்துக்கொண்டிருந்தது அவள் கண்கள் அனைத்தையும் ரசித்தபடி உதட்டோரத்தில் புன்னகையுடன் கார் ஓட்டிக்கொண்டிருந்தான் இளவரசன் இளவரசன் உண்மையிலேயே இளவரசன் மாதிரி தான் இருந்தான் கம்பீர தோற்றம் பார்ப்பவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வசீகரமான முகம் உதட்டோரத்தில் என்றும் ஒட்டிக்கொண்டிருக்கும் குறுநகை குறும்புத்தனம் நிறைந்த பார்வை அனைத்தையும் பார்த்தும் பார்க்காமலும் ரசித்தும் ரசிக்காமலும் இருந்தாள் வெண்மதி கார் வெண்மதி வீட்டின் முன்னாள் நின்றது வெண்மதி காரிலிருந்து இறங்கினாள் ரொம்ப நன்றி என்றாள் பரவால்ல இருக்கட்டும் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இளவரசன் காரை reverse எடுத்து திருப்பிக்கொண்டு சென்றான் இளவரசன் கார் செல்ல செல்ல அவளுடைய ஏதோ ஒன்று அவளைவிட்டு அந்த காரோடு செல்வது போல் தோன்றியது ஆம் அவள் மனமும் இளவரசனோடு சென்று கொண்டிருந்தது இளவரசனுக்கும் இனம் புரியாத உணர்வு எதையோ விட்டு விட்டு வந்ததுபோல் உணர்வு ஆம் அவன் உள்ளத்தை வெண்மதியிடம் விட்டு விட்டான் மறுநாளில் இருந்து வழியில் இளவரசன் வெண்மதியை பார்க்கும் போதெல்லாம் புன்முறுவல் பூப்பான் வெண்மதி முகத்திலும் புன்னகை தவழும் இருவரும் பார்த்து சிரித்துக்கொண்டார்களே தவிர பேசிக்கொள்ளவில்லை நாளைக்கு எப்படியும் பேசவேண்டும் என்று இருவரும் இரவு தூங்கப் போகும்போது முடிவெடுப்பார்கள் ஆனால் மறுநாள் பேச வார்த்தை வராமல் புன்னகை மட்டும் பூப்பார்கள் இப்படியே நாட்கள் ஓடியது ஒருநாள் வெண்மதி கல்லூரிக்கு போயிக்கொண்டிருக்கும்போது அவள் அருகில் காரை நிறுத்தினான் இளவரசன் வாருங்கள் உங்களை நான் கல்லுரியில் விடுகிறேன் என்றான் வெண்மதி மறுப்பு சொல்லாமல் காரில் ஏறிக்கொண்டாள் ஆனால் இந்த தடவை பின் seat இல் இல்லை அவன் அருகில் முன் seat டில் இருவரும் படிப்பு career பற்றி பேசிக்கொண்டு வந்தார்கள் படிப்பு சம்பந்தமாக எந்த உதவி வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள் என்று தன் visiting card ஐ கொடுத்தான் இளவரசன் கல்லூரி வந்தது வெண்மதி இறங்கி நன்றி சொல்லிவிட்டு கல்லூரிக்கு சென்று விட்டாள் அன்று மாலை வீட்டுக்கு வந்ததும் இளவரசன் கொடுத்த visiting card டில் உள்ள அவன் phone number க்கு whatsapp செய்தாள் வெண்மதி அடுத்த நொடி அவனிடம் இருந்து பதில் reply வந்தது நீங்க வாங்க போங்க என்று ஆரம்பித்த பேச்சு நீ வா போ என்று மாறியது இருவரும் whatsapp பில் பேசி நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள் ஒருநாள் இளவரசன் அவளை beach க்கு வரமுடியுமா என்று message இல் கேட்டான் அவளும் சரி என்றாள் அன்று மாலை இருவரும் beach இல் சந்தித்தார்கள் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் என்றான் இளவரசன் என்னது என்று கேட்டாள் வெண்மதி நான் உன்னை விரும்புறேன் உனக்கும் என்னைய பிடிச்சிருந்தா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் அவன் சொன்ன வார்த்தைகள் வெண்மதியின் மனதிற்குள் இனிக்க ஆரம்பித்தது அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது அவள் மனதில் அவன் மீது உள்ள காதலை வெளிப்படுத்த தமிழில் வார்த்தைகளை தேடினாள் பேச நா வராமல் தவித்தாள் அவளின் தவிப்பை புரிந்து கொண்ட இளவரசன் மீண்டும் சம்மதமா என்று அவள் காதருகே மெதுவாக கேட்டான் அவன் மூச்சுக்காற்று பட்டு அவள் காதோரத்தில் இருந்த முடிகள் பறந்தன அவள் வெட்கப்பட்டுக்கொண்டே தலைகுனிந்தபடி சம்மதம் என்று தலையசைத்தாள் இளவரசனுக்கு சந்தோசம் தாங்க முடியவில்லை இதுவரை அவன் மனசை கசக்கி பிழிந்த பயம் பறந்து போனது பூங்காற்று விசிறியாக மாறியது இந்த நிமிடம் உலகத்தில் அதிக சந்தோசமான ஒருவன் இருக்கிறான் என்றால் அது இளவரசன் தான் பின் வெண்மதி பேசினாள் எனக்கு பயமா இருக்கு ஏன் எதுக்கு பயம் நம் காதல் நிறைவேறுமா உங்க வீட்ல என்னைய மருமகளா ஏத்துப்பாங்களா முதல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க அதன்பிறகு நான் பொறுமையா எடுத்து சொன்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுகிட்டு நம்மள ஏத்துப்பாங்க என்றான் இளவரசன் முதல் தடவை உங்க கூட கார்ல வரும்போதே என் மனசை உங்ககிட்ட பறிகொடுத்துட்டேன் ஆனாலும் உங்க அந்தஸ்து எங்க வீட்டு சூழ்நிலை எல்லாம் நினைச்சு என் ஆசையை எனக்குள்ளயே மறைச்சுகிட்டேன் ஆனா இனி என்னால அப்படி முடியாது நீங்க இல்லைனா என்னால வாழவே முடியாது என்றாள் வெண்மதி பயப்படாத வெண்மதி கண்டிப்பா நம்ம காதல் நிறைவேறும் நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் என் விருப்பத்துக்கு எதிரா இதுவரை அவங்க ஒண்ணுமே சொன்னதும் கிடையாது செஞ்சதும் கிடையாது நான் அவங்க கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன் எங்க அப்பா வந்து பேசுனா உன் அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு சம்மதம் சொல்லிடுவாரு அதனால நீ பயப்படாம தைரியமா இரு என்றான் இளவரசன் வெண்மதி தலையாட்டினாள் இப்போவாவது சிரிக்கலாமே என்றான் இளவரசன் வெண்மதி சிரிக்க இளவரசனும் சிரித்தான் இருவரும் கடற்கரையில் பேசி சிரித்து சந்தோசமாக இருந்தார்கள் பின் அவரவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் நாட்கள் ஓடியது அவர்களது காதலும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தது வெண்மதியின் படிப்பு முடிந்தது பல பள்ளிகூடத்தில் வேலைக்கு முயற்சி பன்ணி கொண்டிருந்தாள் வெண்மதி நேற்றுதான் இளவரசன் சொன்னான் வெண்மதி நம்ம காதலை நான் வீட்ல சொல்லி சம்மதம் வாங்குறேன் விரைவுல நம்ம திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யப்போறேன் என்றான் ஒருவேளை உங்க வீட்ல சம்மதிக்கலைனா என்று கேட்டாள் வெண்மதி கண்டிப்பா சம்மதிப்பாங்க ஒருவேளை நீ சொல்றமாதிரி அவங்க சம்மதிக்கலைனா நானும் வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன் அவங்க முன்னாடியே கல்யாணம் பண்ணிகாம இருந்து போராடுவேன் அவங்களுக்கு நம்ம காதலை புரிய வைப்பேன் என்றான் இளவரசன் வெண்மதியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அதை தன் கைகளால் துடைத்து பயப்படாத எல்லாம் நல்லாதா நடக்கும் என்றான் இளவரசன் அதன் விளைவுதான் இன்று நடந்தது இதை எல்லாம் யோசித்துக்கொண்டு புறண்டு புறண்டு படுத்து தூக்கம் வராமல் தவித்தாள் வெண்மதி மறுநாள் இராமசாமி தன் தங்கை மகன் வருணை வெண்மதிக்கு பேசி முடிக்க தந்தை ஊருக்கு கிளம்பினார் அவர் சென்ற மறுநிமிடம் வெண்மதி இளவரசனுக்கு phone செய்து நடந்த அனைத்தையும் சொன்னாள் என் அத்தை மகனோட எனக்கு திருமணம் நிச்சயிக்க எங்க அப்பா போயிருக்காரு இப்போ நாம என்ன பண்றது என்று கேட்டாள் வெண்மதி நான் நம்பி ஏமாந்துட்டேன் வெண்மதி எங்க அப்பா அம்மா என் காதலுக்கு எதிரா இருக்க மாட்டங்கன்னு நம்பினேன் ஆனா நான் ஏமாந்துட்டேன் அவங்க நான் நினைச்ச மாதிரி இல்ல அவங்களுக்கு என்னைய விட என் வாழ்க்கைய விட அவங்க கௌரவம் தான் அவங்களுக்கு முக்கியம் இப்போ நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நாளைக்கு விடியகாத்தால நாலு மணிக்கு நீ railway station வந்துடு நானும் வந்துடுறேன்

உனக்கு வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம் உங்க அத்தைகிட்ட எல்லாம் பேசிட்டேன் மாப்பிள்ளை வருண்கிட்டயும் பேசிட்டேன் எல்லாருக்கும் பரிபூரண சம்மதம் எனக்கு இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு என்றார் இராமசாமி வெண்மதி முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லை வெண்மதி அமைதியாக நின்றாள் இன்னைக்குதான் மனசு நிறைஞ்சுருக்கு வெண்மதி கண்ணு சாப்பிட்டியா போய் சாப்பாடு எடுத்துட்டு வா நானே உனக்கு என் கையால சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்பறம் உன் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா இந்த அப்பன் கையாள உனக்கு ஊட்டி விட முடியாதில்ல என்றார் இராமசாமி வெண்மதி சாப்பாடு எடுத்து வைத்தாள் இராமசாமி கண்ணீர் தளும்ப சாப்பாட்டை பிசைந்து மகள் வெண்மதிக்கு ஊட்டி விட்டார் வெண்மதி கண்ணீருடன் அப்பா ஊட்டி விட்டதை சாப்பிட்டாள் அவளும் அப்பாவுக்கு ஊட்டி விட்டாள் தன் மேல் துண்டால் கண்ணீரை துடைத்துக்கொண்டு மகள் கையால் இராமசாமி சாப்பிட்டார்

சத்தமில்லாமல் அமைதியாக எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அவளுடைய dress certificate என்று எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்பா காலை தொட்டு கும்பிட்டு விட்டு வந்த அழுகையை அடக்கிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் வெண்மதி railway station வந்தாள் அங்கு இளவரசனை காணும் காத்திருந்தாள் train வந்தது ஆனால் இளவரசன் வரவில்லை அவள் மனதில் பற்பல எண்ணங்கள் அவர் ஏன் வரவில்லை என்னவாயிருக்கும் இனி நாம எப்படி திரும்பி வீட்டுக்கு போறது நன்றாக யோசனை செய்துவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாள் அவள் தோழியின் ஊருக்கு ஒரு ticket எடுத்துக்கொண்டு நாய் ஒன்று சற்றே களைப்பாற வைப்போர் பின்மேல் சொ~ சொகுசு படுக்கை ஒன்று கொண்டது. இதை அறியாத சில பசுக்கள் வைக்கோலை உண்ண அங்கு வந்தன. நாயெல்லாம் லோலோன்னு குறைக்க பசு பசுக்கள் ஒன்று நாயே இது உங்கள் தினம் உண்ணும் இடம் இல்லை. தயவு செய்து எங்களை சாப்பிட விடு என கெஞ்சியது நாய் மசியாது இல்லை அப்பா எதுக்குப்பா இப்படி காலங்காத்தால கண்ட கண்ட கவலையெல்லாம் உங்களுக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு, பொண்ணுங்கன்னா கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கிடத்தான் தீரணுமா ஏன் அவங்களால தனியாளா வாழ முடியாதா? ஒரு புத்திசாலி பசி~ பசு ஓடிச்சென்று தங்கள் நண்பனான முரட்டுக் காளையை அழைத்து வந்தது காளையும் பொறுமையாக கேட்டு பார்த்தது. பலிக்காமல் போகவே தலையை உடுப்பிக்கொண்டு பலமாக உழும்பியது. பயந்து போன நாய் ஓட்டம் பிடித்து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

தினமும் அது கண்டு வியந்து வண்ணம் இருந்தது. கழுகு மலை மேல் இருந்து தனது கூட்டில் இருந்து, விண்மீன் உயர பறந்து ஒரே நொடியில் கீழிறங்கி ஆட்டுக்குட்டி ஒன்றை காலால் கவ்விக்கொண்டு மீண்டும் உயர சென்றது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 இதுல ஒரு கால் அதுல ஒரு கால்னு உருப்படாது. குறிப்பா உன்னைப்போல கால் ஊனமான பெண்களுக்கு கட்டைக்கால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கட்டிக்கப் போறவன். தினம் தினம் பார்த்து மனம் உருகிய காக்கை தானும் கழுகைப்போல சாகசத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரத்துக்கு சென்று காக்கை கழுகைப் போல் அங்கிருந்து கீழிறங்கி தொடங்கியது. என்ன கொடுமை காக்கையால் தன் வேகத்தை குறைக்க இயலவில்லை. மின்னல் வேகத்தில் தரையில் மோதி விழுந்தது அலகும் இறக்கையும் உடைந்தது

நந்தினி ராகவி பத்திக் கூட எனக்கு கவலை இல்லை அவளுக்கு கை கால் நல்லா இருக்கு ஏதாவது கூலி வேலை பார்த்து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 ஜெயந்தியால் அப்படி எல்லாம் மாற முடியவில்லை ஸ்தம்பித்து விட்டார் இந்த ஊனத்தை பற்றி இவர் கூட பேசிவிட்டாரே இது யதார்த்தமா நடைமுறையா அன்று ஓநாய்க்கு நல்ல வேட்டை ஏதோ ஒரு மிருகம் அடித்துப் போட்ட காட்டு மானின் இறைச்சி கிடைத்துவிட்டது ஆசையுடன் மான் கறி சாப்பிட தொடங்கியது ஓநாய் யாரேனும் பங்கிற்கு வந்துவிட்டால் என்ன செய்வது என சிந்திக்கத் துவங்கிய ஓநாய் வேகமாக சாப்பிட துவங்கியது. அந்தோ பாவம் ஒரு சிறு எலும்புத்துண்டு ஓநாயின் தொண்டைக்குழிக்குள் சிக்கிக்கொண்டு விட்டது அது வாயின் உள்ளே போகாமல் வெளியவும் வரமுடியாமல் பட்டுக்கொண்டிருந்தது ஜெயந்தி அசையக்கூட முடியவில்லை அவரோ தோள் மேல் துண்டைப் போட்டுக்கொண்டு திரும்பி வந்தார் மகளின் ஸ்தம்பித்துப் பார்த்தவருக்கு அவருக்கு அவ்வளவு கூடவா புரியாது தப்பாக எடுக்காதே பெரியவளே

பெரிய நிஜம். இவ்வளவு நாள் நீங்க என்னை வளர்த்ததே பெருசு தான்பா மனசுக்கு தோணுது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

சொல்ல வேண்டியதுதான் அப்படி எண்ணியது அந்நேரம் கொக்கு ஒன்று அவ்வழியே வரவே ஓநாய் கொக்கிடம் தன் நிலைமையை கூறி எலும்பை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டது எலும்பை எடு நீ கேட்கும் கூலியை தருகிறேன் என்று~ என்றது ஓநாய்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

அவளை உசுப்பி விட்டார். அவளும் மவுனமாக எழுந்து கலைந்த தலையை சுத்திக்கொண்டு போர்வையை முதலில் இரண்டாக பின் நான்காக அதற்குப்பின் எட்டாக மடித்து விட்டு ராகவியும் எழுப்பிவிட்டார்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 கொக்கு ஓநாயின் வாய்க்குள் தன் தலையை விட்டு கஷ்டப்பட்டு எலும்புத் துண்டை அழகாக கொத்தி எடுத்து வெளியே போட்டது. பிறகு ஓநாயிடம் கொக்கு கூலி கேட்க ஓநாய் என் வாய்க்குள் விட்ட பிறகும் உன் தலை உன் கழுத்தில் இருப்பதை அறியாமல் கூலியா கேட்குற என்று கூறியது அதைக்கேட்டு கொக்கும் ஓட்டம் பிடித்தது தீயோருக்கும் நன்மை உண்டு உடனே பறந்து போ சிங் சிங் சைக்கிள் மணி சத்தம் கேட்டது சீரான இடைவெளி விட்டு

பார்த்திபன் jogging வாசலில் தன் cycle ஐ நிறுத்திக்கொண்டு அதில் ஏதோ கோளாறு ஏற்பட்டு அதை சீர் செய்வான் போல கண்ணில் பட்டான். அவளுக்கு முகம் போல ஒரே ஜொலித்து விட்டது அவளும் கோலம் போட தயாரானாள்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 அந்த நேரம் பார்த்து காட்டுமான் ஒன்று அந்தப் பக்கமாக வந்தது. இந்த சிறு முயலை சாப்பிடுவதைவிட துள்ளி ஓடும் மானை சாப்பிடலாம் என்று எண்ணி சிங்கம் முயலை விட்டுவிட்டு மானை துரத்தியது. என்ன கொடுமை! மான் துள்ளி குதித்து தப்பி ஓடிவிட்டது. பாவம் சிங்கம் முயலும் கிடைக்காமல் மானும் கிடைக்காமல் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டது. கையில் கிடைப்பது காட்டில் இருப்பதைவிட சிறந்தது.

இப்படியா காலங்காத்தால வீட்டு வாசலுக்கு வருவீங்க ஏன் வரக் கூடாதா? வந்ததுனால தேவி தரிசனம் கிடைக்கும் அப்புறம் தேவிக்கு தர்மசங்கடமும் கிடைக்கும் ஆரம்பிச்சுடும் முதல்ல சைக்கிளை எடுத்துகிட்டு நகர்ற வழிய பாருங்க இது government road என்னை எல்லா~ யாரும் வரக்கூடாது என்று சொல்ல முடியாது. ஐயோ அக்கா பாத்துரப் போறாங்க ஏற்கனவே அவ நம்ம விஷயத்துல பெரிய நந்தி இதுல இன்னிக்கி அப்பா அவ~ அவகிட்ட கல்யாண பேச்சை வேற காலையிலே பேச தொடங்கிட்டாரு. இருவரும் கிசுகிசுவாக தான் பேசிக்கொண்டார்கள். ஆனால் அது தற்செயலாக வாசல் வரை வந்து விட்ட சதாசிவம் காதில் விழுந்து விட்டதை

நன்று என்று எண்ணி நரியும் காட்டிற்குள் வந்து சேர்ந்தது. நரியின் தோழர்கள் எல்லாம் கேலி செய்தனர் நரியோ அடேங்கப்பா வால் எதற்கு சும்மா தொங்கிக் கொண்டுதானே இருக்கிறது என்று நானேதான் வெட்டிக் கொண்டேன் எப்படி என்னுடைய புத்திசாலித்தனம் என்று நன்றாக சமாளித்தது. அங்கிருந்த புத்திசாலி நரி ஒன்று அப்படி என்றால் எதற்கு சோகமாக இருக்கிறாய் சந்தோசமாக இருக்க வேண்டியது தானே எனக்கூறி போன நரி இடத்தை காலி செய்தது வெறும் வார்த்தைககளால் நிஜங்கள் ஆகாது உங்க அக்காக்கு கல்யாணம் ஆகும்னு நீ கூடவா நம்புற அவளுக்கே அந்த நம்பிக்கை இல்லை ஆனா அப்பாதான் விட மாட்டேங்குறாரு அது சரி பெத்த அப்பா கூட பேச~ பேசாட்டி அப்புறம் வேற யாரு பேசுவா. பேசாம ஒரு நல்ல நொண்டி மாப்பிள்ளையா பாக்க சொல்லு நொண்டிக்கு நொண்டி தான் match ஆகும். நமக்கு line clear ஆகும். அவ பேச்சோடு மெல்ல திரும்பினாள்

tuition மாணவர்களின் குரல் கேட்டது. tuition வராதே. என் பேச்சைக் கேட்காத ஒரு student எனக்கு தேவையே இல்லை

கால் கொலுசு சத்தம் அவர்களையும் திரும்பிப் பார்க்க வைத்தது ஜெயந்தியை சந்தித்த நிமிடம் திரும்பவும் தலைசுற்றல் அடிவயிற்றில் ஒரு பந்து பிறழ்வது போல ஒரு சன்னமான அவஸ்தை திரும்பவும் மயங்கிவிட்டாள் இந்த மயக்கத்திற்கு காரணம் பயம்

குள்ளநரி மரத்தின் மேல் இருந்து சேவலை பார்த்து விட்டது பார்த்தாலும் குள்ள நரிக்கு வாயெல்லாம் எச்சில் ஊற துவங்கியது எப்படியாவது இந்த சேவலை உண்டு விட வேண்டும் என வெறி உருவானது சேவல் நண்பனே உங்களுக்கு சேதி தெரியுமா உலகில் இருந்து பறவைகள் விலங்குகள் ஒற்றுமையாக வாழவேண்டும் என்பது காட்டு ராஜாவின் உத்தரவு என்றது நரி இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட சேவல் அப்படியா நிஜமாகவா என்று கூறவே சந்தேகமாக இருந்தால் கீழே வந்து பாருங்கள் என்றது நரி இதைக் கேட்டதும் சுதாகரித்துக் கொண்ட சேவல் சற்று பொறுங்கள் நரியாரே தூரத்தில் நம் நண்பர்கள் சிலர் வருகிறார்கள் அவர்களும் வந்து சேரட்டும் என்று ஆச்சரியப்பட்டு போனது. சேவல் மேலும் கூறியது அடேய் யார் வருகிறார்கள் என்று பாருங்களேன் கூட்டமாக ஒரு வேட்டை நாய் பட்டாளமா அல்லவா வருகிறது என்றது அதைக் கேட்ட நரி ஓட்டம் பிடித்தது